டிக்கெட் வாங்குறாரு ப்லேலிஸ் கூட நல்ல இருக்கு பாக்கறதுக்கு புது புது திரெயின் இருக்கும் சூப்பர் ஆஹ் இருக்கு பிளேட்லெஸ்

அப்பறம் காட்டில் கூட அழகா இருக்கும் பாக்கறதுக்கு அருமையா சூப்பர் ஆஹ் இருக்கும் நல்லாவே இருக்கு

பாக்கறதுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் மரி அழகா இருக்கும்

ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட் ஒரு வாட்டி வருங்க கோவில் பாருங்க நெறைய பேரு வராரு

காமியான இன்னு ஒரு வாட்டி வாங்க ஊர் சைடு வந்த ந கிடைக்கும் நல்ல சப்படலாம்

இங்க ஓர் சைடு போனீங்க ந சூப்பர் ஆனா பிலெஸ் இருக்கும் அங்க போனும் பாக்கறதுக்கு

நெறைய வரியேட்டி வரியேட்டி ஆனா

அங்க இங்க ஓர் சைடு போனீங்க ந சூப்பர் ஆனா டம் இருக்கும் அங்க போனும் ந பாத்துட்டே இருக்கலாம்